திவான் காத்பூரை அடைந்து குரு சாகிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டு கொண்டார் டெல்லி செல்வதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் ஔரங்கசீப் போன்ற மன்னனின் முகத்தை தான் பார்க்க மாட்டேன் என்று திவான் இடம் குரு சாகிப் கூறினார் இறுதியில் குரு சாகிப் தனது தாயாரிடம் சீக்கிய சங்கத்தினரிடம் ஆலோசனை செய்து டெல்லி செல்ல முடிவு செய்தார் குரு ஜி நடந்து கொண்டிருந்த போது சீக்கிய சங்கத்தின் பெரும் கூட்டம் காத்பூருக்கு வந்தது குரு சாகிப் அனைவருக்கும் பொறுமையும் ஆறுதலையும் கொடுத்தார் ஆனால் நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அம்பாளே மாவட்டத்தில் உள்ள நகரத்தை அடைந்ததும் சில முக்கிய சீக்கியர்களை தவிர மற்ற அனைவரையும் குரு திருந்தினார் திருப்பினார் குருஜி முதல் இரவில் பஞ்சாப்பைரை வெட்டினார் ஒரு திமிர் பிடித்த பண்டிட் லால் சன் குரு ஜி யை சந்தித்து சீக்கியர்கள் உங்களை குரு ஹரி கிருஷ்ணா என்று அழைப்பதாக கூறினார் கீதை துவாகர் யுகத்தை சேர்ந்த குருஜி யால் இயற்றப்பட்டது நீங்கள் அதன் அர்த்தத்தில் காட்டுகிறீர்கள் குரு நானக்கின் வீட்டில் இருந்து மரபு உரிமையாக பெற்ற பணிவான சத் குருஜி நாங்கள் அகல் புரத்தின் ஊழியர்கள் பழைய அகல் புரம் பயன்படுத்துகிறார் நீங்கள் கலையை பார்த்து விரும்பினால் உங்கள் ஊரில் இருந்து யாரையாவது அழைத்து வாருங்கள் குரு நானக் பாஷா அவர் உடைய அருளால் கீதையின் அர்த்தத்தை தருவார் பண்டிதர் சென்று சாஜி என்ற எழுத்தறிவு இல்லாத ஜீயரை அழைத்து வந்தார் அப்போது அவரை பார்த்து பண்டிட் ஜியின் நிஷாவை செய்ய சொன்னார் குருஜி குச்சியை அவன் தலையில் வைத்து அவன் கண்களை பார்த்தார் கீதையின் கடினமான மற்றும் கடினமான ஸ்லோகங்களின் பொருளை பண்டிட் கேட்டார் அதை அவர் உடனடியாக விளக்கினார் முகத்தை பார்த்த பண்டிதர் சர் குருஜி யின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீக்கியாரக மாறினார் மேலும் அவர் இந்த பகுதியில் சீக்கிய மதத்தை பரப்பினார்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

அவரது உடலில் தோன்ற ஆரம்பித்தன அவரது இறுதி நேரத்தை அறிந்த ஆப் ஜி குறியாவை பற்றி சங்கத்திற்கு பாபா பகேலா என்று கட்டளை இட்டார் அதாவது அடுத்த குரு பாகார கிராமத்தில் இயக்கினார் இப்போது பாலா சாகிப் குருத்வாரா இருக்கும் இடத்தில் ஜமுனா ஆற்றின் கரையில் அவர் தகணம் செய்யப்பட்டார் குரு ஹரி கிருஷ்ணா வேறு என்ன பெயர்களால் அறியப்படுகிறார்? சீக்கியத்தின் இளைய சத்குரு பாலா ப்ரிதம் மற்றும் அஸ்த்தம் பல்பிரா போன்ற வார்த்தைகளால் நினைவு கூறப்படுபவர் ஸ்ரீ குரு நானக் சாகிப் ஜி யின் எட்டாவது வாரிசு ஆவர் குரு ஹரி கிருஷ்ணா கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் புல் சாகிபில் மாதா கிருஷ்ணா கவு ஜி யின் வயிற்றில் ஸ்ரீ குரு ஹரி ராய் ஜி யின் இல்லம் குரு ஹரி ராய் சாகிப் ஜி யின் மூத்த மகன் பாபா ராம் ராய் ஔரங்கசிபின் செல்வாக்கின் கீழ் வந்து அவரை மகிழ்விக்க என்ன செய்தார்? குரு குரு ஹரி ராய் சாகிப்பின் மூத்த மகனான பாபா ராம் ராய் ஔரங்கசிப்பின் செல்வாக்கின் கீழ் வந்து அவரை மகிழ்வித்தார் அதன் காரணமாக குரு ஹரி ராய் குரு ஹரி கிருஷ்ணா சாகிப் இடம் குரு ஹரி பொறுப்பை ஒப்டைத்தார் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா சாகிப் எட்டாவது

ராம் ராய் க்கு இது தெரிய வந்ததும் குரு சாகிப் பிற்கு எதிராக சதி திட்டம் தீட்ட தொடங்கினார் அவர் என்ன செய்தார்? ராம் ராய் ராம் ராய் இதை அறிந்ததும் குரு சாகிப் பிற்கு எதிராக சதி திட்டங்களை திட்டம் இட தொடங்கினார் அவர் தனது மாமா தீவ்மாலுடன் ஆலோசனை செய்து அவருடன் சில மாசான்களை கட்டி அவர்கள் மூலம் தன்னை ஒரு குருவாக பிரபலப்படுத்த முயன்றார் ஆனால் சீக்கிய சீக்கியர்கள் குரு ஹரி ராய் சாகிப்பின் முடிவை அறிந்தனர் அதனால் தான் ராம் ராய்யை யாரும் தங்கள் குரு வாக கருத வில்லை இங்கிருந்து நேரடியாக ஔரங்கசீப்பிடம் சென்று நான் மூத்த மகன் குரியாவின் மீது எனக்கு உரிமை உண்டு என்றார் ராம் ராய் ஔரங்கசீப்பின் அரசபையில் வாழ்ந்த போது பல திட்டங்களை வகுத்தார் ஆனால் அவர் தனது நோக்கத்தில் வெற்றி பெற வில்லையா? ராம் ராய் ஔரங்கசீப்பின் அரசபையில் தங்கி இருந்த போது பல திட்டங்களை வகுத்தார் ஆனால் அவரால் அவரது நோக்கத்தில் வெற்றி பெற முடியவில்லை முதலில் ஔரங்கசிப் இவ்விசயத்தில் தலை இடாமல் பிறகு ராம் ராய் உருவாகி அரசு கொள்கையை பின்பற்றினார் அரசு அலட்சியம் ஆகி விடும் என்று திட்டம் இட்டார் ஔரங்கசீப் குரு ஹரி ராய் கிருஷ்ணாவை சாகிப்பை டெல்லிக்கு வருமாறு அழைத்தார் ஆனால் குரு ஹரி ராய் சாகிப் ஜோதியை ஏற்றுவதற்கு முன் ஸ்ரீ குரு ஹரி கிருஷ்ணா ஜி யிடம் கோ தர்ஷன் தேகாய் என்று சொல்லி ஔரங்கசீப்பின் நெற்றியில் தடை விதித்தார் குரு ஹரி கிருஷ்ணா தனது தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து

சென்று கொண்டிருந்த போது பிராமணர்களால் கற்பிக்கப்படும் ஒரு தொழு நோயாளி வந்து குரு ஜி யின் பல்லக்கில் படுத்துக்கொண்டு தன்நோய் குணமாக வேண்டி கெஞ்ச ஆரம்பித்ததாக குறிப்பிடப்படுகிறது குரு சாகிப் ஏன் அனைவர்க்கும் பொறுமையையும் தைரியத்தையும் கொடுத்தார்? சத் குரு வெளியேறிய நேரத்தில் சீக்கிய பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது குரு சாகிப் அனைவர்க்கும் பொறுமையையும் தைரியத்தையும் கொடுத்தார் ஆனால் இன்னும் நூற்று கணக்கான சீக்கியர்கள் உடன் சென்றனர் அம்பாலா மாவட்டத்தில் உள்ள சாய்ந்ததும் சில முக்கிய சீக்கியர்களை தவிர மற்ற அனைவரையும் குரு ஜி திரும்பினார் ஒரு பண்டிட் லால் சன் இருந்தார் அவர் மிகவும் எரிச்சல் அடைந்த ஆப் ஜி யை சந்தித்து நீங்கள் உங்கள் குரு ஹரி கிருஷ்ணா என்று அழைக்கிறீர்களா இந்த வழியில் நீங்கள் ஸ்ரீ குரு கிருஷ்ணா வை விட பெரியவரா ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையை எழுதினார் அதன் அர்த்தத்தின் மூலம் நீங்கள் அதை காட்டலாம் மற்றும் வேதங்களை விளக்குவதில்

ஆணவ பண்டிதர் இடம் இதை கேட்டு சர்வ வல்லமை படைத்த குரு ஜி என்ன சொன்னார்? ஆணவ பண்டிதர் இடம் இதை கேட்டதும் ஞானம் மிக்கவரும் எல்லா கலைகளில் வல்லவரும் ஆனா குரு ஜி அவரிடம் நாம் கடவுளின் ஊழியர்கள் என்றார் நாங்கள் எப்படி வளர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் மீண்டும் எங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் உங்கள் சொந்த விருப்பப்படி தேர்ந்துதெடுக்கும் எந்த சீக்கியரிடமும் சண்டை இடுவது பற்றி சிந்தியுங்கள் கோ கிராமத்தில் இருந்து யாரையாவது அழைத்து வாருங்கள் அவர் உங்களுக்கு பதில் அளித்து உங்களை புரிய வைப்பார்

அவர் தனது பரிவாரங்களுடன் டெல்லி யை அடைந்ததும் ராஜா ஜெய் சிங் அவரை தனது பங்களாவில் தங்க வைத்தார் மங்களா சாகிப் துத்வாரா இப்போது இந்த இடத்தில் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது ராஜா ஜெய் சிங்யின் ராணி யின் இதயம் குருஜியின் குழந்தைப்பருவத்தை பற்றி சில பிராமணர்களால் மூட நம்பிக்கை களால் நிரப்பப்பட்டது நான் அவரை அரண்மனைக்கு அழைத்து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 குழந்தை குரு ஹரி கிருஷ்ணா சாகிப் யாரை சந்திக்க மறுத்தார்? குழந்தை குரு ஹரி கிருஷ்ணா சாகிப் மற்ற அனைவரையும் கடந்து ராஜா ஜெய் சிங் ன் ராணி யின் மடியில் அமர்ந்தான் ராணி க்கு அடிமை ஆனார் டெல்லி சென்று அடைந்த சத் குரு பேரரசர் ஔரங்கசிப் பை சந்திக்க மறுத்து விட்டார் ராஜா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

தந்தை குரு ஜி அவரை கைவிட்டார் இது மிகை ஆகாது யாருக்கு மனைவி இறக்க வில்லை குரு ஹரி கிருஷ்ணா சாகிப் ஜியின் உறுதியை பேரரசர் நன்றாகவே பார்த்திருந்தார் ஆனால் ஔரங்கசீப் ராம் ராய் இடம் வந்து குர்வாரா டம்வால் சாமாச்சி ஆகிய ஏழு கிராமங்களை கொடுத்தார் மற்றும் தாஜ் பூரா ஜாவ்கிலாக பின்னர் இங்கு குடி ஏறியது ராம் ராய் தனது ஜாகிர் இடம் சென்று தனது தனி பிரிவில் அமர்ந்தனர் குருஜி அடுத்த குரு பாபா பகேலா நெருங்கி வருகிறார் என்று முழு சபைக்கும் கட்டளை இட்டார் அதாவது நமக்கு பிறகு குரியாவுக்கு பொறுப்பு ஏற்கும் பெரிய மனிதர் பகேலா கிராமத்தில இருக்கிறார் இப்படி சொல்லி விட்டு ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்து நாலு மார்ச் முப்பதில் காலமானார் பாலா சாகிப் உத்வாரா சாகிப் ஜமுனா நதிகரையில் அவர் தகணம் செய்யப்பட்ட இடத்தில் இப்போது அழகுப்படுத்த பட்டுள்ளார் ஜோதியை எடுக்கும் போது ஆப் ஜியின் வயது எத்தனை ஆண்டுகள்? ஆப்ஜி குரியாவை இரண்டரை வருடங்கள் தான் செய்தார் hello பைரவி அக்கா எப்படி இருக்கீங்க? ஆ ஆ நல்லா இருகேன் கா hello ஆ கேக்குது நானும் வீட்ல தான் இருக்கன் ரொம்ப நாள் ஆச்சு பேசி ஆஹ்ம்மா ஹம் பாப்பா எப்படி இருக்கு? அம்மா? school leave half yearly leave விட்டாங்களா இல்லையா பாப்பாக்கு

அடுத் ஆஹ் சேரி சேரி சேரி அக்கா ஆஹ் எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க இப்போதா sunday -தா போய்ட்டு வந்தேன் ஞாயித்து கிழமைதா ஊருக்கு போயிட்டு வந்தேன் school -க்கு போயிட்டு வந்தேன் அம்மாக்குலாம் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அத்தைக்குதா வந்து pressure -ம் இருக்கு sugar -ம் இருக்கு அதுக்குதா பாத்துக்கிட்டே இருக்கோம் hospital -ல அவங்களுக்கெல்லாம் எதுவுமில்ல அத்தைக்குதா அத்த வந்து சும்மா இருக்க மாட்டாங்க thyroid இருக்கு ice cream சாப்டாதீங்கனா அதா சாப்டுவாங்க அந்த வேலைதா பண்ணுவாங்க நாங்க மொத நாட்டு வைத்தியம்தா பண்ணிட்டிருந்தாங்கலாம் இப்போ வந்து sugar -க்கு tablet வாங்கி இப்போ use பண்ணிட்டு இருக்காங்க

அதனால இன்னும் என்ன பண்றதுனே தெரியல. அத்தை வந்து walking போகல. காலைல எழுந்திரிச்சு சமைக்க சாப்பாடு செய்யவே time சரியா இருக்கும் இல்லையா? அதனால அவங்களால. அஹ் ஆம்மா ஆஹ் அப்படியா? அம்மாக்கும் இருக்கா? ஏன் என்ன பண்ணிங்க? ஓ பாப்பாக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? அச்சசோ இப்போ எங்க பாத்துட்டிருக்கீங்க அம்மாக்கு?

ஆஹ் pressure normal -ஆ தான இருக்கு? sugar normal -ஆ தான இருக்கு? அஹ் ஆம்மா. ஏன்? ஐயோ வந்து climate அதுக்கும் ரொம்ப cooling ஆயிருமே ஆஹ் ஆமா

ஆன் இல்லக்கா இப்ப இந்த sugar க்கு வந்து கொய்யா இலை இருக்குல அத நல்ல நிழலயே காய வச்சுட்டு powder பன்னி இந்த சுடுதண்ணி இருக்குல காலைல அந்த சுடுதண்ணி இருக்குலஒரு spoon கலக்கி குடிச்சாலே sugarcontrol ஆ இருக்கான் பக்கத்துல பக்கத்து வீட்டு காரங்க அத்த எங்க அம்மா ஊர்ல அப்டி தான் செய்வாங்க அவங்களுக்கும் sugarhigh level ல இருக்கும் அவங்க அப்டி தான் செய்ராங்க ஆ அப்டியா அப்டினா நித்ய கல்யாணி எங்க வீடு கிட்ட நெரய இருக்கு பூத்து அது பாட்டுக்கு கெடக்கு கிழ தான் கொட்டும் பூத்து பூத்து

ஆமா ஆமா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒன்னும் ஆகாது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒத்து கிடாது நாட்டு வைத்தியம் ஆமா அதுக்கு injection கூட பொட்டு பொய்ரலான் மாத்திரை ரொம்ப போட்ரதுக்கு ஆமா கிடையாது ஆமா ஆமா ஆமா உம் ஆஹ் அப்பாக்கு எங்க அப்பாக்கு வந்து low pressure இருக்கு அவருக்கு எப்பயாவது வந்து கீழ டக்குனு கண்ண கட்டிரும் என்ன சொல்றது கிறுகிறுன்னு வர்ர மாதிரி ஆன் low pressure மட்டும் இருக்க கூடாது அஹ் low pressure தான் இருக்க கூடாது அப்டி சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்பா வந்து chocolate எப்போதுமே வச்சிட்டு இருப்பாரு சாப்டு முடிச்ச உடனே கொஞ்சம் சீனி போட்டு சாப்ற்றுவாரு ஒரப்பொ

ஆமா கஸ்டம் highsugar கூட இருந்த presure

ம்ம் pressure நா ரொம்ப கவனிச்சுக்கனுமே பார்த்து பதராம ஆமா ஆமா உப்பு சாப்ட கூடாது சொல்லுவாங்க ஆமா ஆமா ஆன் அது இப்ப எங்க கெடைக்குது கெடைகிரது இல்லயே கிடைகுதா அப்டியா ஆஹ் ஆஹ் ஆமா ஆமா black salt கூட இருக்கே கருப்பு உப்பு அப்டி சொல்லிட்டு ஆன் நல்லது இல்லயா

ஆமா உம் ஆமா இங்க அதான் வாங்கி use பண்ணனும் போல பரவால்ல

ஆமா ஆமா நமக்கு healthy தான நம்ம உடம்பு healthy யா இருந்தா போதுமே வேற என்ன வேணும் நமக்கு அப்டியா உம் உம் ஆன் ஆமா ஆமா நாங்க நாட்டு சக்கரை தான் use பண்ட்றோம் இப்போ எங்க அத்தைக்க maximum நாங்க குடுக்க மாட்டொம் sugar எல்லான் எதூமே குடுக்குரது கெடயாது நாங்க இல்ல ப் tea லான் குடிக்க மாட்டங்க என்னைக்காவது ஒரு time தான் குடிப்பாங்க அதுவும் sugar கம்மியா தான் போட்டு குடிப்பாங்க

அன் நாட்டு sugar நல்லது தான ஆம உம் எனக்கே யாருமே நாங்க இப்ப எங்க family ல எல்லாரு நாட்டுசக்கரை தான் போட்டு குடிகிரோம் ஆமா ஆன் அந் அப்டிலான் கெடயாது அப்பாலான் hospital க்கே போவே மாட்டாரு எங்க அப்பாக்கு இப்பொ recent ஒரு accident நடந்தச்சு அப்ப கூட எங்க அப்பா accident ல accident ஆச்சு அப்பொ கூட போனதே கெடயாது எங்க அப்பா ஒரே ஒரு time தான் போனாரு போகவே மாட்டாரு ஆனா அவருக்கு அவர் பா நாங்க வீட்டு வைத்தியம் தான் எங்கப்பாக்கு வந்து வீட்டு வைத்தியம் தான் hospital போனா கேக்காது அம்மா அம்மாகக்கு லான் ஒன்னும் கெடயாது அத்தைக்கும் அப்டி தான் ஆனா அத்தைக்கு வந்து வீட்டு வைத்தியம் set ஆகாது அவங்களுக்கு hospital போய் தான் ஆகணும் அந்த மாதிரி ஒத்து காது ஆமா அத்த பார்ப்பாங்க sometimes போகுரதுக்கு சோம்பேறிபட்டு போக மாட்டாங்க நம்ம தான் கூடிட்டு பொர மாதிரி இருக்கும் இப்பொ அவங்க எதொ ஒரு doctor மாரிட்டாரு போல thyroid பார்க்குற doctor அவங்கள தான் வேற யாராவது நல்ல doctor கெடச்சா பார்க்கணும் உம் ஆமா நான் சுடு தண்ணில Thyroid அதிகமா ஆச்சுனா கழுத்து கிட்ட கொஞ்சம் கீழ வீங்கிடும் இல்லயா இந்த மாதிரி கழுத்து கிட்ட நம்ம நம்ம கழுத்த கொஞ்சம் நிமித்தம் அப்டினாலே நம்லொட எதயுமே தண்ணி கூட மூழுங்க முடியாது எச்சி கூட நம்மலாலா திருப்பி வந்து நம்ம நம்ம எச்சி நம்மலாலயே உள்ள முழுங்க முடியாது வலிக்கும் தொண்டை கட்டுனா எப்டி இருக்கும் கற கறணு இருக்குல அந்த மாதிரி any time இருந்துட்டெ இருக்கும் கட்டி மாரி form ஆகிடும் operate பண்ணி எடுக்குற மாரி ஆகிடும் வீக்கம் வெளில தெரியும் உள்ளவே அப்புடியே தெரியும்இல்ல இல்ல அப்டியே தெரியும் இல்ல இல்ல இது வந்து ரொம்ப serious இருந்தா தான் அப்டி வரும் இல்ல normal அப்டினா cold புடிக்காம பார்த்துக்கணும் சளி புடிக்காம பார்த்துக்கணும் ஆன் அப்டி தான் thyroid க்கு வந்து அதான் நம்ம hot water ஏ maintain பண்ணிட்டே இருக்குற மாதிரி இருக்கும் hot water நா ரொம்ப hot ஆ இல்லாம warm அ normalheat ல தண்ணி குடிச்சாலே போதும் அது thyroid அதுவே சரி ஆகிடும் ஆன் இருக்கு thyroid க்கு வந்து first போய் blood test எடுப்பாங்க சாப்பிட்ரதுக்கு முன்னாடி morning வெள்ளனே போனும் hospital ல போய் morning வெள்ளனே போய் எடுத்துட்டு வருவாங்க blood test எடுத்து குடுத்துட்டு வருவாங்க thyroid க்கு அப்புரம் doctorresult வந்த உடனே சொல்லுவாரு அவரு அப்புறம் tablet வந்து குடுப்பாரு அத வந்து நம்ம இப்பொ எங்க அத்த thyroid அவ்வளவா இப்பொ continue பண்ற கிடையாது இப்ப அவங்களுக்கு பரவாலன்றனால

ஆமா ஆமா ஆஹ் அப்டீ தான் போய் கிட்டு இருக்கு அப்டி தான போகனும் உடம்பு தான முக்கியம் வேல பாக்கணுனாலே வாழனும் நாலே உடம்பு தான முக்கியமா இருக்கு உடம்ப நல்ல பார்த்துட்டா தான க க நம்ம உடம்ப maintain பண்ணாதான முடியும் அது என்ன பண்றது இபொ இப்பொ வேலைக்கு போய்ட்டு இருக்குறதுனால பிரச்சனை கிடையாது இப்பொ maintain ஆகிட்டு இருக்கு உடம்பு கொஞ்சம் control ம் ஆகிட்டு இருக்கு ஆஹ் rules ஆமா அது எப்பவுமே என்னொட rules அதான் அளவா தான் சாப்டனும் இவ்லொ தான் எந்த எவ்வள food இருந்தாலுமெ அவ்லொ தான் அளவா தான் சாப்டனும் oiloil item அதிகமா குடுக்கவே மாட்டன் எங்க வீட்டுல oil தான் அதிகமா எங்க அத்த use பண்ணாங்கனா one litrethree days க்குதான் விலும் மூனு நாளாய் க்கு அப்டி தான் அப்டி தான் அக்கா use பண்ணுவாங்க ஒரு litre மூனு நாளைக்கு தான் use பண்ணுவாங்க நான் எதாவது பாமாயில் தான் use பண்ணுவாங்க ந்ல்ல எண்ண கிடையாது நல்ல எண்ண நம்ம ஊத்தி சாப்ட அப்டி தான் பாமாயில் use பண்றதுனால ரொம்ப கால் வலி வரும் அது நால நான் குடுக்கவே மாட்டன்

நாங்க எங்க அம்மா வீட்டுல அப்டி தான் use பண்ணுவொம் இங்க வந்து அப்டி use பண்ண முடியல நம்ம எங்க இங்க அத்த ஒரு மூனு நாளைக்கு ஒரு litre வாங்கனும் நா நல்ல எண்ண ஒரு litre மூனு நாளைக்கு வாங்க முடியாது இல்லயா நம்ம அவ்வளவு வசதி எல்லான் கிடையாது உடம்பு போய்டும் ட்ரதவிட பாமாயில் சாப்டா நல்ல எண்ண கூட சாப்டு போய்டுரலான் பாமாயில் ரொம்ப unhealthy யா இருக்கும் இல்ல ஆன் கடலெண்ணேயும் சேர்க்க கூடாது

உம் உம் ஆமா ஆமா ஆன் ஆ cancer வரவே chance இருக்குன்றாங்க சின்ன பிள்ள அததான் என்னபன்றது எங்க வீட்டுலஅத்த அதான் use பண்றாங்க எங்க அத்தைக்கு use பண்றதுக்கு மூனு நாளைக்கு ஒரு litre வேணுமுனா எங்க போறது எண்ணெய்க்கு நான் ஊத்துனா ரெண்டு teaspoon மூனு teaspoon தான் ஊத்துவன் நூறு ml இரனூரு ml ஊத்தி ஒரு குழம்பு வைக்கனும்ணா எங்க அத்தைக்கு அரை litre ஆது எண்ணெய் தேவைப்படும் ஆன் ஒன்னுமே செய்யாது நானும் அதான் சொல்லுவன் அந்த எண்ணெய ஊத்தி தான் நல்லா பிரட்டி சாப்பிடுவாரு அவரு வந்து நல்ல taste அ சாப்பிடுவாரு அந்த பழக்கம் இருக்கு அதுக்குனு கெடானது போய் taste உக்காந்து சாப்பிட ஆசை படலாமா ஆன் அந்த மாதிரி ஆன் அந்த மாதிரி தான் எங்க வீட்ல நாங்க use பண்ணுவொம் இங்க அந்த பழக்கம் இருக்கு எண்ணெய் அதிகமா ஆன் சொன்ன கேட்கனும்ல அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு இப்பிடி இருந்தா தான் புடிக்கும் அப்பிடிம்பாங்க என் husband அப்பிடி தான் சொல்லுவாரு ஆஹ் ஆமா என்ன நெஜமா தான் நானும் அதான் நெனைப்பேன் ரொம்ப கஷ்டம் ல அதுனால அது எங்க வீட்ல அதீகமா use பன்றது வந்து தக்காளி அதிகமா use பண்ணுவோம் அப்புரம் வந்து பாமாயில் அதிகமா use பண்ணுவோம் தக்காளி ஒரு நாளை ரெண்டு நாளைக்கு onekguse பண்ணுவாங்க நிஜமா தக்காளி நா எங்க வீட் தக்காளி தக்காளி இந்த இது தக்காளி கூட்டு அதான் தோட்டத்துல கெடைக்கு தோட்டத்துலலா கெடைக்காது வாங்கி தான் அப்பிடி பண்ணுவாங்க one கே ரெண்டு நாள் தக்காளி தொக்கு இவருக்கு என் husband க்கு வந்து தக்காளி தொக்கு வச்சுரிந்தா தான் புடிக்கும் தக்காளி தொக்கு தக்காளி தக்காளி ரசம் தக்காளி கூட்டு சாப்பிடிறதுக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு கேடு இல்லயா இந்த வயசுலயே கால் வலி வந்தா என்ன பண்றது ஒரு வேலயும் பார்க்க உடாம பெய்யுரும் வேற என்ன பண்றது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்க எனக்கு அதான் வேணும் அப்பிடினா அந்த தக்காளி chutney வைக்கிறதே ஒரு கேடு அதுல ஒன்ற litre எண்ணெய் ஊத்தி எங்க அத்தை வைப்பாங்க

தெரியாது அவங்களுக்கு தெரிலனாலும் நான் சொல்றன் இல்லயா சொல்றனால கம்மியா use பண்ணுமில்ல அதே கேக்க மாட்டங்க

சூரிய காந்தி எண்ணெய் ஆமா ஆமா ஹம் refined oil இது மூனும் தான் use இது மூனும் தான் எங்க வீட்டுல routineuse பண்ணிட்டுருந்தொம் இப்ப எங்க அப்பாக்கு கால் வலி பரவாயில்ல இப்ப என் husband வந்து young stage நால ஒன்னும் தெரிய மாடிக்குது கால் வலி கை வலி இனிமே தான் அவருக்கு இந்த food லான் சாப்டதுனால பின் விளைவுகள் இனிமே தான் தெரியும் கண்டீப்பா பின் விளைவுகள் இருக்க தான் செய்யும் கண்டீப்பா இருக்கு ஆமா நானும் அத்தையும் சேர்ந்து தான் ஆஹான் என் என் husband க்கு புடுச்சது மட்டும் வைக்கனுனா என் அத்தை தான் வைப்பாங்க ஒரப்பா அதிகமா எங்க rules நான் அப்டி வாங்குனா budget என்னாவது அப்டிந்பாங்க budget பத்தாதே எங்க அத்த use பண்றதுக்கு எல்லான் எங்க அம்மா use பண்றதுக்கு எல்லான் budget பத்தாது அப்டீம்பாங்க அதான் நான் சொன்னன் ஆஸ்பத்திரிக்கு குடுக்குறதுக்கு ஆன் ஆஸ்பத்திரிக்கு குடுக்குறதுக்கு நீ வீட்ல திண்ணுட்டு போனாலாவ்து நல்லது சாப்டுனு நான் சொல்றன்

ஆயிரம் ரூபாயா mam போய் சும்மா போய் சும்மா normal அ op பார்த்தாலுமே ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா வந்துடுது tablet அவ்வளவு குடுக்குறாய்ங்க நீ tablettablet அ சாப்பிட்றதுக்கு நல்லத சாப்டு போ ஆமா அது தான் நானும் சொல்றன் எங்க யாரு கேக்குறா ஆமா ஆமா sugar க்கும் பிரச்சனை தான் பின்னாடி cancer ல கொண்டு போய் விட்டுரும் oil ஆஹ் ஒரே oiluse பண்ணிட்டு இருந்தா கால் வலி வரும் ஆமா ஆமா கண்டீப்பா நான் ரொம்ப கடுப்பு ஆன் நான் ஆன் ஆம அது வேற அதுஇல்லாமா வடை எல்லான் வெளிய வந்து ரெண்டு அத்தைங்க கொண்டு வருவாங்க விப்பாங்க ஏரியா விப்பங்கலையாஅதயும் வேற வேற வாங்கி வாங்கி சாப்டுவாரு வீட்ல எல்லாருக்குமே நானுமே வட வாங்கி தான் சாப்டுவேன் ஆனா ஒரு அளவு தானே எதா இருந்தாலுமே இல்லக்கா எங்க அம்மா ஊர்ல ஒரு குழந்தை ரெண்டு வயசு ஒன்ற வயசு முடிஞ்சு ரெண்டாவது வயசு அவ birthday க்கு வந்து one month தான் இருக்கு கா அந்த குழந்தை cancer வந்து இறந்தசுனா என்ன சொல்றது உண்மையா இது வந்து உண்மையா நடந்த news எங்க ஊர்ல எதனாலனு கேட்டா அவ அந்த பொண்ணு என்ன சாப்ட போறா என்ன food அவ என்ன சாப்ட போறா இட்லி சாப்டுறப்பா பால் சாப்டுறுப்பா வேற என்ன இருக்க முடியும் என்னனு கேட்டா அது இல்ல இரத்தம் கேன் இரத்த இரத்ததுல cancer இருக்குமாமே bloodcancer ஆன் blood cancer இரு க்குஆன் என்னமொ இருக்கான் blood cancer ஆன் அந்த குழந்தை ஒன்ற வயசு குழந்தைக்கு blood cancer நா என்ன சொல்ல முடியும் ஆன் ஆமாஆமா கா நெஜமா எங்க எதுத்த வீட்ல ஒரு அக்கா வந்து அவங்க வந்து அங்கன்வாடி வேல பண்றாங்க அதாவது பால்வாடி இருக்குல அங்க வந்து work பண்றாங்க அந்த அக்கா சொன்னாங்க

அத்த அத்த சொல்லிட்டு பேசுங்கல சில பிள்ளைங்க சின்ன பிள்ளைளே நல்லா தெளிவா பேச ஆரம்பிச்சுடுங்கல அது எல்லான் அந்த மாதிரி அவங்க பாசமா பேசி நான் குழந் நான் கேட்ப்பேன் அக்கா எப்பிடிக்கா வேல எல்லான் எப்பிடிக்கா போய்ட்டுருக்கு அப்டி சொல்லிட்டு கேட்கும் போது ஆன் ரொம்ப கஷ்டமா இருக்கில்ல? போன மாசம் நாடு ரெண்டு மாசம் அந்த பிள்ளைக்கு பிறந்தனாளு அந்த பிள்ள எறந்து போச்சு அப்டீன்றாங்க எதனாலனு கேட்டா சின்ன கொழந்தைக்கு blood cancer -ஆம் இதெல்லாம் சொன்னா நம்பற மாதிரியா இருக்கு எப்படி எவ்ளோ கஷ்டமா இருக்கும் பெத்து வளத்தவங்களுக்கெல்லாம்

ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு அது மாதிரியெல்லாம் கேக்கையில காப்பாத்த முடியலக்கா எறந்துட்டா அந்த கொழந்த ஒடம்பு உருகிரும்ல கேன்சர் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒடம்பு ரொம்ப உருகிடும் ஆஹ் blood வாந்தி ரத்த வாந்தி மாதிரி எடுத்துருக்கும் போல அத நா தெளிவா கேக்கல இந்த மாதிரி எறந்திருச்சுனு சொன்னாங்க இவங்களுக்கு எறந்ததுக்கப்பறம்தா தெரிஞ்சிருக்கும்போல ஆள் மெலிஞ்சுக்கிட்டே போகவும் திடீர்னு இந்த மாதிரி மயங்கி விழுகவும் போய் hospital -ல சேத்துருப்பாங்க போல இந்த பிள்ளைய ஏன் இவ்வளவு நாள் பாக்காம இருந்தீங்கனு சொல்லி blood cancer இருக்குநு சொல்லிட்டு அப்டீனு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிருப்பார் போல அதா கொழந்தைங்கள நாம என்ன சொல்றது இருக்கற காலங்கள் கலியுகம் அப்படி இருக்கு ஒரு சின்ன பிள்ளைகள கூட அவ்ளோ பாத்துக்க வேண் நம்ம அம்மாலாம் நம்மல என்ன பாத்தாங்க? ஒன்னும் பாக்கல இப்போ வரைக்கும்லாம் காய்ச்சல்க்கு மட்டும் ஊசி போட்டிருப்போம் அவ்ளோதா மிஞ்சி மிஞ்சி போன நமக்கு காய்ச்சல் வந்திருக்கும் சின்ன பிள்ளைல வேற என்ன சளி பிடிச்சிருக்கும் அவ்ளோதா வேற என்ன வந்திருக்கும்? இப்போ இருக்கற கொழந்தைங்களுக்கு பாருங்க அது இதுன்னு என்னென்னவோ நோய ஹம் ஆம் சின்ன பிள்ளைல இருந்தே இவங்க மாத்திரை ரொம்ப கொடுக்கறாங்க syrup சளிக்கு syrup இருமலுக்கு syrup அது இதுன்னு tanic குடுக்குறங்களா அதுவே கேடு இந்த பிள்ளைங்களுக்கு சில பிள்ளைங்களுக்கு அந்த பாட்டி வைத்தியம் அபோளோம் நெறைய இப்ப இப்ப எல்லாமே பாட்டி வைத்தியத்துக்கு ஆமா அப்டி குடுக்ககூடாது குடுக்காதீங்க குடுக்காதீங்க கா ஆஹ் ஆஹ் ஆஹ் ஒரு syrup வந்து நம்ம open பண்ணி two months or three months ல நம்ம use பண்ணுறமொ பண்ணலியொ அத open பண்ணிட்டனா மூனு மாசத்துக்குள்ள அத தூக்கி தூர பொட்டுறனுமா குடுக்ககூடாது குடுக்ககூடாது நான் இவ்ளொ வயசாச்சு நானே இது வரைக்கும் injection போடமாட்டன் tablet எப்பயாவது ரொம்ப முடியலனா tablet இல்லனா கசாயம் தான் எங்க அப்பாவுக்கும் நான் கசாயம் தான் எங்க அப்பாக்கு அடிக்கடி இந்த மழைல நெனஞ்சுட்டு வருவாங்களா வேல பாத்துட்டு அவங்களுக்கு கசாயம் தான் போட்டு குடுப்பன் இஞ்சி வேற எதுவும் போடமாட்டன் கா இஞ்சி துலசி எங்க வீட்டு கிட்ட துலசி வந்து கிடைக்கும் துலசி கிடைக்கும் ஏன்னா பக்கத்துல பூ கெட்டுவாங்க இல்லயா

அது ஆஹ் அது வாடை நல்லது அவ்ளொ நல்லது அந்த வாடை ஆமா வயிறு செருமல் வயிறு சரி இல்லனா கூட ஒமவள்ளி அந்த oma water இலைய நல்ல அந்த இலைய வந்து கசக்கி அந்த சாற குடுத்தால பிள்ளைங்களுக்கு போதும் oma water நு நாம்ம தனியா வாங்குனா அதுல அவன் எத்தன எவ்லொ chemical கலந்துருப்பானொ யாருக்கு தெரியும் இப்ப அந்த இலைல இருக்க என்ன செய்யுறது situation இப்ப காலங்கள் எல்லாம் மாத்திரையும் tablet ஊசி injection இப்ப வீதிகள விட ஆஸ்பத்திரி தான் நெறய இருக்கு உம் ஆமா ஆமா மா இப்பதைக்கு நல்ல taste taste சாப்ட்டு சாப்ட்டு பின்னாடி யார் பாக்குறது நானும் சொல்லிருக்கேன் நெறய time இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டுருக்கன் இப்ப வடையெல்லாம் cut பண்ணியாச்சு வடை எல்லான் சாப்டுறது கிடையாது ஆஹ் வீட்டுல daily நெத்து கூட நாங்க வாழைப்பூ வட தான் சாப்ட்டொம் வாழைப்பூ வந்தச்சு கடைல ஆஹ் இது வீட்டுக்கு வருவாங்க இல்லயா காய்கறி தோட்டத்துல போடுறவங்க நெறய அங்க வருவங்க ஊருக்குள்ள ஆமா வந்து வாழைப்பூ லான் பண்ணுவொம் நாங்க வாழைப்பூ வட வாரத்துல ஒரு தடவ பொட்டுருவொம் அது உடம்புக்கு நல்லது இல்லயா வாழைப்ப துவர்ப்பு உளுந்த வட சாப்டுவொம் வெங்காய வட இது எல்லான் நான் அத்தை

ஆமா ஆமா மா ஆஹ் ஆமா என்ன வாங்கிய என்ன ஒரு நாளைக்கு பொறிச்சதுலயே பத்து நாளைக்கு பொறிப்பாங்க அது என்ன எண்ணெயொ எத்தன எண்ணெ ஆமா இல்ல நாம்மனா ஒரு தடவ use பண்ணுவொம் ரெண்டு தடவ use பண்ணுவொம் இப்ப use பண்ணத அப்டி கெடையாது ஒரு மாசத்துக்கு நாலும் அந்த எண்ணெயவே reuse பண்ணிட்டே இருப்பாங்களா அது எவ்ளொ கேடுதி உடம்புக்கு ஆமா ஆமா அந்த சட்டி color லயே இருக்கும் வட சட்டி color லயே இருக்கும்

ஆஹ் ஒரு டீ குடிக்க கூட கெவ்லமா இருக்கு கடைல போய் இந்த glass கலுவுராய்ங்க இல்ல ஒன்னும் பண்றாய்ங்க இல்ல நம்ம நம்மனா neat soap போட்டே கலுவி wash பண்ணி வச்சுடுவொம் அவங்க சும்மா தண்ணில கலுவிட்டு டீ போட்டு குடுப்பாங்க அதுவே unhealthy தான் நமக்கு மொத

அதுல வந்து பால் packet ல என்னென்ன நம்ம detergent powder அதுல நம்ம துணி துவைக்குற powder அதுல கலப்பாய்ங்கலான் பால் packet ல அந்த மொர நம்ம பால் ஆத்துனா நுரை வர்ரதுக்குகாக detergent எல்லாமே கலக்குவாய்ங்கலான் இந்த நம்ம இந்த நாங்க நான் zoology இல்லயா அதுனால எனக்கு எல்லாம் தெரியும் இந்த இது எந்த பொருளும் கெட்டு போகாம மீனு இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைல வயத்துக்குள்ளே இறந்த குழந்தைங்களொட இதெல்லாம் இருக்கும் நாங்க அதுல வந்து ஒரு chemical ஊத்தி வைப்பொம் அந்த குழந்தைங்க வந்து அழுகி போகாம இருக்குறதுக்கு அழுகி போகாம இருக்கிறதுனால அதெல்லான் use பண்ணுவாங்க பால்ல பால் வந்து கெட்டு போகாம இருக்குறதுக்காக சரி கா வேல இருந்தா பாரு ஆஹ் சேரி கா ஆஹ் ஆஹ் சேரி கா சரி கா கண்டீப்பா பேசுவொம் சேரி கா bye

ஆஹ் நான் நல்லா இருக்கேன் அபிஷா நீ எப்படி இருக்க